இது வந்து மழ வரத்துக்கு ஏத்த மாரி ஒரு க்லெளடியா இருக்கு.

அ டீ தோட்டம் இருக்கு ரெண்டு பேர் நடந்து போறாங்க அவங்க ஒரு பேக் மாட்டிருக்காங்க.

அ நின்னு பாக்குற மாறி ஒரு வியூ அ குடுத்துருக்காங்க அங்க ஒரு சின்ன லைட் இருக்கு

இங்க ஒரு ரெண்டு சைடுல ரெண்டு கம்பு நடுவுல வந்து ரெண்டு கம்பு வச்சி ஷெட் நிக்க வச்சிருக்காங்க.

அ எம்_எஸ் பேப்ஸ் அப்டினு அங்க எழுதிருகாங்க உக்கார உக்காந்து வாங்குறதுக்காக டேபிளு சேர் அந்த மாதிரி இப்படி சாஞ்சு உக்கார சேரல்லா போட்டிருக்காங்க.

சலூன் ஹ உக்காரத்துக்கு உக்காந்து சேவ் பண்றதுக்கு வந்துட்டு ரெண்டு மூனு சேர் போட்ருக்காங்க.

அதுக்கப்றோ அங்கிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு வெயிட் பண்ணறதக்கு இங்கிட்டு ஒரு பென்ஞ் போட்டுருக்காங்க சோ --

ஒரு சின்ன குட்டி வேன் மாதிரி ஒன்னு நிக்குது. அதாவது நெறைய டிசைன் போட்டு இருக்காங்க ஆ ஃபுல்லாவே கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

அவர் மேல வந்து அந்த முடி கொட்ட கூடாதுன்றதுக்காக அந்த ஷால் போட்டு உட்ருக்காங்க.

ஒரு லான்றி ஷாப் ஆ பீகாக் லான்றி அப்படினு அதுக்கு போர்டு வெச்சுருக்காங்க டென் பெர்ஸன்ட்டேஜ் டிஸ்கோவுண்ட்னு அதுல எழுதிருக்காங்க.

அஅஅ அதுல இருக்கற ஒரு போர்டுல வந்துட்டு அந்தத் துணியோட அந்த ஆட் ளோட அட்வைஸ்மென்ட் போர்டு ஒன்னு வெச்சுருக்காங்க.

அதுக்கப்றோ அங்கிட்டு ஒரு கேட் இருக்கு அந்த கேட் வந்து கம்பில ஒரு டிசைன் மாதிரி போட்ருக்காங்க.

பக்கத்துல மரம் இருக்கு. மரத்தில நெறைய பிரான்சேஸ் இருக்கு.

அந்த ஒயர் வந்து கீரீன் கலர்ல இருக்கு.